இரண்டு பக்கமு வந்து மரோ இருக்கு செடி இருக்கு பூச்செடி இருக்கு.

இது பாத்தீங்கனா ஒரு காடு இந்த காட்டுல வந்து ஒரு பெரிய மல இருக்கு.

இந்த ப்ரூட் ஷாப்ல நெறைய ஃப்ரூட்ஸ் இருக்கு.

என்னனனு பாத்திங்கன்னா ஆப்பிள் ஆரஞ்சு வாட்டர்மெலன் கோவா நெரைய புருட்ஸ் இருக்கு.

சைடுல பாத்திங்கனா இங்கொரு லாரி நிக்குது வெறும் பாடியோட .

பாத்தீங்கன்னா ஒரு பெட்ரோல் பங்க்கு .

மேல ஒரு சீலிங்ல ஃபேன்னு டியூப் லைட் இருக்கு.

இது வீட்டுக்கு பின்னாடி ஒரு நாலு மரம் இருக்கு.

இங்க லெப்ட் சைடுல ஒரு ஒய்ட் கலர் சேர் இருக்கு.

இதுல இருக்கறது எல்லாமே மியூசிக்கு தேவையான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்ஸா இருக்கு.

எல்லா சைடுலயு இந்த லெஃப்ட் சைடுல ஃபஸ்ட்டு டேபிள்ள ரெண்டு சாசஸ் இரு.

மேல மூணு மாடி கட்டியிருக்காங்க அந்த ஹாஸ்டல் வந்து வெள்ளை கலர்ல இருக்கு.

இங்க தூரத்தில ஒரு பெரிய கொலோ இருக்கு.

இவர் வந்து கொரோனால இருந்து தன்ன பாதுகாத்துக்கதற்காக மேல வந்து சூட் சூட் போட்டு இருக்காரு.

பின்னாடி அதோட கொஞ்ஜோ பெருசு அதோட கொஞ்ஜோ பெருசு ரொம்ப பெருசு அதோட ரொம்ப பெருசு மொத்தமா அஞ்சு வகவகையா பிரிச்சு வச்சிருக்காங்க.

ஆனா இத வந்து நெறய டெக்கரேஷன் பண்ணி வெச்சிருக்காங்க.

இந்தான்ட மயில் போட்ட ஃபோட்டா இருக்கு இந்தான்டயு வந்து சாமி மாதிரி இர் இருக்கு.